ஒரு பெரிய ரோடும் இருக்குது.

இதுகீழ வந்து கார் மோட்டார் சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணிருக்காங்க.

இங்க உள்ளாடி வந்து நிறைய துணிகள் வரிசையா அடக்கி வச்சிருக்காங்க.

இதெல்லா பாக்குறக்கு ரொம்ப அழகா இருக்கு.

அந்த டயர ரெண்டு பிள்ளைங்க பிடிச்சு வச்சுட்டிருக்காங்க.

அதுக்கு கீழ வந்து இங்கிலீஷ்லையு போடு எழுதப்பட்ருக்கு.

அங்க வேல பாக்குற ரெண்டு பேரா அங்க நின்னுட்ருக்காங்க.

ஒரு அழகான வித்தியாசமான செடி ஒன்னு தெரிஞ்சிட்டுருக்கு.

மேல் பக்கமா அழகான லைட் ஒன்னு தொங்கவிடப்பட்டிருக்கு.

சுவரல இருக்க அழ லைட் எல்லா பாக்கறதுக்கு அழகா இருக்கு.

இப்ப வேற சேர் போட்டு வெளிய உக்காந்துருக்காங்க.

இது ஒரு வயல்வெளி மாத்ரியான இடோ.

பில்டிங் மேலே லைட் எல்லாம் எறிஞ்சிட்டு இருக்குது.

வெள்ள ரோஸ் பலூன்னால டெக்ரேட் பண்ணி இருக்காங்க.